அந்த ரூமுக்கு கிரே கலர் பெயிண்ட் அடிச்சிருக்காங்க.

இங்க ஒரு பெரிய டீ எஸ்டேட்டு இருக்கு.

அந்த வேனுக்குள்ள இருக்கற சீட் எல்லா ப்ளூ வித் ப்ளாக் கலர்ல இருக்கு.

அந்த வேன் விண்டோஸ்கு ப்ளூ கலர் ஸ்கிரீன் போட்டு வெச்சுருக்காங்க.

ஓரத்துல மூனு பேர் உக்காந்துட்டு இருக்காங்க.

இங்க ஒரு அழகான சின்ன வீடு இருக்கு.

இங்க ஒரு சின்ன டென்ட் போட்டுருக்காங்க.

இங்க ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் வொர்க் நடந்துட்ருக்குது.

இந்த பார்க்ல ஒரு எல்லோ கலர் ஃப்ளார்ரு இருக்கு.

அந்த தேருக்கு ரெண்டு சைடுலியு வாழ மரத்த தட்டி விட்ருக்காங்க.

அந்த சாமிக்கு முன்னால கொஞ்சோ பொருட்கள் வெச்சிருக்காங்க.

அந்த லைப்ரரில இருக்குற புக்ஸ் செல்ஃப்ல நோட்டிஸ் பேப்பர் நெறைய ஒட்டி வெச்சிருக்காங்க.

இதுல நாலு பேர் உக்காந்துட்டு இருக்காங்க.

ஒருத்தர் நின்னுட்டு எக்ஸ்ப்ளைன் பண்ணிட்டுக்க மாதி காம்ச்சிருக்காங்க.

இந்த படத்துல கிளைமேட் ரொம்ப டல்லா இருக்கு.

இங்க நாலு பேரு தீய அணச்சுட்டு இருக்காங்க.

அவங்கள்ல ரெண்டு பேரு எல்லோ கலர் கேப் போட்ருக்காங்க.

அந்த ஸ்கூலுக்கு பக்கத்துல ஒரு மரோம் இருக்கு.

அதுல கொஞ்ச பேர் பரதநாட்டியம் காஸ்டியூம் போட்டு இருக்காங்க.

இங்க மக்கள்ளோட ஃபேஸ் கொஞ்சம் ப்ளர் பண்ணி வெச்சிருக்காங்க.

இங்க கொஞ்ச பேர் ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்காங்க.

இந்தப் படத்துல ஒரு பப்ளிக் பிளேஸ் காம்ச்சிருக்காங்க.

இங்க ஒரு சின்ன பையனோட ஃபேஸ் பிளர் பண்ணிருக்காங்க.

அந்த பில்டிங்க்கு முன்னால நெறைய வெஹிகள்ஸ் பார்க் பண்ணி வெச்சிருக்காங்க.

இந்த பில்டிங்க்கு முன்னால கொஞ்ச பேர் இருக்காங்க.

இங்க அழகான சின்ன வீடு இருக்கு.

அந்த பார்க் பண்ணி வெச்சிருக்க எடத்துல நெறைய பில்டிங் இருக்கு.

இந்த படத்துல ஒரு பப்ளிக் பிளேஸ் காமிச்சிருக்காங்க.

இங்க ஒரு சின்ன ரூம் காம்சிருக்காங்க.

இங்க ஒரு சின்ன பிளேயிங் பார்க் இருக்கு.

இந்த காட்சில நறைய மரங்கள் இருக்கு.

இது ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் மாதி தெரியிது.

அந்த யூனியன் பேங்குக்கு முன்னால ரெண்டு பேர் இருக்காங்க.